இன்ட்ரோடக்ஷன் டோ டக்ஸ் டைப்பிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கற்கப்போவது சொல் தொடர்களை டைப் செய்வது
உங்கள் லிஸ்ட் ஒஃப் வர்ட்ஸ் ஐ தயாரிப்பது
டைப்பிங் க்கு மொழியை அமைப்பது
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1110 மற்றும் டக்ஸ் டைப்பிங் 180 டக்ஸ் டைப்பிங் ஐ திறக்கலாம்
டாஷ் ஹோம் மீது சொடுக்கவும்
சியர்ச் பாக்ஸ் இல் டக்ஸ் டைப்பிங் என டைப் செய்க டக்ஸ் டைப்பிங் இக்கான் ஐ சொடுக்கவும்
மெயின் மேனு வில் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்கவும்
ஆப்ஷன்ஸ் மேனு தோன்றுகிறது
பிரேஸ் டைப்பிங் ஐ பழகலாம்
பிரேஸ் டைப்பிங் ஐ சொடுக்கவும்
டீச்சர்ஸ் லைன் இல் காணும் வாக்கியத்தை டைப் செய்யலாம்
இங்கே அது தே குயிக் ப்ரவுன் பாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தே லேசி டாக்
இப்போது அடுத்த வாக்கியத்தை டைப் செய்ய வேண்டுமில்லையா
Enter ஐ அழுத்த அடுத்த வாக்கியம் தோன்றுகிறது
இப்போது வாக்கியங்களை டைப் செய்ய கற்றுக்கொண்டோம்
நீங்கள் வெவ்வேறு வாக்கியங்களை டைப் செய்து பழகலாம்
Esc ஐ அழுத்தி முந்தைய மேனு வுக்கு போகலாம்
ஆப்ஷன்ஸ் மேனு தோன்றுகிறது புதிய சொற்கள் மற்றும் வாக்கியங்களை சேர்ப்பதை காணலாம்
எடிட் வோர்ட் லிஸ்ட்ஸ் ஐ சொடுக்கவும்
வோர்ட் லிஸ்ட் எடிட்டர் விண்டோ தோன்றுகிறது
புதிய சொல் ஒன்றை உள்ளிடலாமா
வோர்ட் லிஸ்ட் எடிட்டர் விண்டோ வில் நியூ ஐ சொடுக்கவும்
கிரியேட் ஆ நியூ வர்ட்லிஸ்ட் விண்டோ தோன்றுகிறது
கிரியேட் ஆ நியூ வர்ட்லிஸ்ட் விண்டோ வில் லியர்ன் டோ டைப் என டைப் செய்து ஒக் வை சொடுக்கலாம்
வோர்ட் லிஸ்ட் எடிட்டர் விண்டோ தோன்றுகிறது
டைப் செய்த சொல்லையோ வாக்கியத்தையோ ரிமூவ் ஐ சொடுக்கி நீக்கலாம்
டோன் ஐ சொடுக்கி சொல்லையோ வாக்கியத்தையோ சேமித்து இன்டர்னல் மேனு வுக்கு திரும்பலாம்
ஆப்ஷன்ஸ் மேனு தோன்றுகிறது
இன்டர்னல் மேனு விலிருந்து செட்டப் லாங்குவேஜ் ஆப்ஷன் ஐ சொடுக்கி மொழியை அமைக்கலாம்
டக்ஸ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் மற்றும் பாடங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மொழியில் காட்டப்படும் ஆனால் இப்போதைக்கு டக்ஸ் டைப்பிங் மற்ற மொழி ளை ஆதரிக்கவில்லை
இப்போது விளையாடலாம்
மெயின் மேனு வை சொடுக்கவும்
பிஷ் காஸ்கேடு பட்டன் ஐ சொடுக்கவும்
கேம் மேனு தோன்றுகிறது
விளையாடும் முன் அதற்கான குறிப்புகளை படிக்கலாம்
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ சொடுக்கவும்
விளையாட்டுக்கான குறிப்புகளை படிக்கவும்
தொடர ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும்
டைப்பிங் பயில ஒரு சுலபமாக விளையாட்டை தேர்ந்தெடுக்கலாம
ஈசி ஐ சொடுக்கவும்
வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் உள்ள விண்டோ தோன்றுகிறது
ஆப்ஷன்ஸ் இங்கே160 நேம்ஸ் ஒஃப் கலர்ஸ் ப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் மற்றும் மேலும்
கலர்ஸ் ஐ சொடுக்கவும்
வானத்தில் இருந்து மீன்கள் விழுகின்றன
ஒவ்வொரு மீன் மீதும் ஒரு எழுத்து இருக்கிறது
சொற்களை சரியாக டைப் செய்தால் மீன் சிவப்பாக ஆகி காணாமல் போகிறது
மீன்கள் விழும்போது பெங்குயின் அவற்றை உண்ண ஓடுகின்றன
விழும் மீன் மீது இல்லாத ஒரு கேரக்டர் ஐ டைப் செய்தால் என்ன ஆகிறது
கேரக்டர் வெள்ளையாகவே இருக்கிறது
இது அதை சரியாக டைப் செய்யவும் என குறிக்கிறது
இந்த விளையாட்டை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விளையாடலாம்
எஸ்கேப் பட்டன் ஐ இரு முறை அழுத்தினால் கேம்ஸ் மேனு வுக்கு போகலாம்
உங்களுக்கு அசைன்மென்ட் டிஃபிகல்ட்டி லெவல் ஐ மீடியம் அல்லது ஹார்ட் என மாற்றி விளையாடவும்
இத்துடன் இந்த டக்ஸ் டைப்பிங் டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றது சொல் தொடர்களை டைப் செய்வது உங்கள் சொற்களை சேர்ப்பது நீக்குவது மற்றும் விளையாடுவது தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி